அதுக்கு பக்கத்துலயே வந்துட்டு ரெட் கலர் செடி இருக்கு அதுக்கு மேல வெள்ளையா ஒன்னு தெரியுது.

மேகம் வந்துட்டு அங் வெள்ளை கலர்ல அங்குட்டும் இங்குட்டும் இருக்கு.

அந்த குட்டி ஷாப்ல வந்துட்டு நெறைய லேஸு எல்லா தொங்கவுட்ருக்காங்க அதுக்கப்பறம் போன்பே வச்ச போஸ்டர் ஒட்டிருக்காங்க.

அந்தண்ணா வந்துட்டு பேக் மாட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்லா வந்துட்டு சேர் இருக்கு.

இந்த பிக்சர்ல வந்துட்டு சைன்ஸ் எக்ஸிபிஷன் காமிச்சிட்டு இருக்காங்க.

அது பக்கத்துல வந்துட்டு நெறைய பூக்கள் வச்சி டெக்கரெட் பண்ணிட்டுருக்காங்க.

நெறையா பச்ச பசேலான மரங்கள் இருக்கு அந்த மரோ எல்லா ஒன்னொன்னா அங்கங்க இருக்கு.

அதுக்கப்பரோ தேயிலை தோட்டோ வந்து பச்ச பசேல்னு தெரியுது.

தூரத்துல வந்துட்டு தண்ணி தேங்கி இருக்குறது நமக்கு தெறியிது அதுக்கு அப்ரோ வந்து இந்த சீநரி ஃபுல்லா வந்து மிஸ்டா இருக்கு.

அதுக்கு அப்ரோ அதுக்கு ஆபோசிட்ல வந்துட்டு விண்டோஸ்லா இருக்கு அந்த வின்டோஸ்ல இருந்து வெளியெ வெளிச்சோலா வருது.

இதுல வந்துட்டு நெறைய கார் இருக்கு அதுக்கப்புறம் அங்க பச்ச கலர்ல என்ட்ரன்ஸ் எழுதிருக்காங்க.

அப்ரோ தூரத்துல வந்துட்டு ஒரு யமஹா பைக் இருக்கு அந்த வண்டிக்கு நேரா நெறைய பேர் நிக்கிறாங்க.

நெறய பேரு ஒயிட் கலர் தொப்பி போட்டு உக்காந்திருக்காங்க ப்ளூ கலர் ஷர்ட் அங்கிள் வந்துட்டு கண்ணாடி போட்ருக்காரு.

ஒரு திட்டு மட்டும் இடிஞ்சிருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு பில்டிங் இருக்கு அந்த பில்டிங் வந்துட்டு கிரீன் கலர்ல இருக்கு.

அந்த பில்டிங் ஆப்போசிட்ல வந்துட்டு அ நெறைய வீடுகள்ருக்கு அந்த ஃபுல்லா அந்த பிச்சர் ஃபுல்லா மிஸ்ட்டா இருக்கு.

இந்த பிச்சர்ல வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் மாரி நடக்கற பாத இருக்கு அதுல வந்துட்டு நிறைய பேரு நின்னுட்டு போயிட்டுருக்காங்க.

இந்த பிக்சர்ல வந்துட்டு ஒரு கிரீன் கலர் பில்டிங் இருக்கு.

அது பக்கத்துல வந்து ஒரு கார் நிக்குது. அந்த காரோட பிளேட் வந்திட்டு கே_எல் டுவண்டி திரி பி சிக்ஸ் எயிட் சீரோ ஃபைனு எழுதி இருக்கு.

இந்த பிக்சர்ல வந்துட்டு நெறைய மரம் இருக்கு அந்த மரம் வந்துட்டு பச்சை பசேல்னு இருக்கு.

அ நெறைய பைக்ஸ் எல்லா இருக்கு. அந்த பைக் மேல வந்துட்டு ரெட் கலர் பைக் மேல ஒரு அண்ணா ஒக்காந்துட்ருக்காங்க.

அந்த பெட்ரூம்ல வந்து ரெண்டு பெட்டு இருக்கு நாலு பில்லோஸ் இருக்கு பெட்சிட்ஸ் போட்டு கவர் பண்ணிருக்காங்க ஒரு பெட்டு வந்துட்டு அலங்கோலமா இருக்கு.

இந்த பிக்சர்ல வந்துட்டு நெறைய பில்டிங்ஸ் தெரியுது குட்டி குட்டியா.

இந்த பிக்சர்ல வந்துட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டெப்ஸ் தெரியுது. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்டீல் வச்சு உருவாக்கியிருக்காங்க.

நெறையா பேரு ப்ளூ ஷர்ட் போட்டு ஓடிட்டுருக்காங்க அப்றோ ரெட் கலர் ஷர்ட் போட்டு ஓடிட்டுருக்காங்க.

குட்டி பில்டிங் பக்கத்துல ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு.

அது பக்கத்துல வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கட வெச்சிருக்காங்க.

இந்தப் பிக்சர் வந்துட்டு ஒரு அழகான கிரீன் கலர் சீநரி தெரிது.

இந்த பிச்சர்லெ வந்துட்டு ஒரு ஏ_டி_எம் போர்டு வச்சிருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு பில்டிங் தெரியுது அந்த பில்டிங் வந்துட்டு எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

அந்த பில்டிங்க்கு கீழ வந்துட்டு ஏ_டி_எம் பேங்க் ஆஃப் பரோடானு எழுதியிருக்கு.

அது பக்கத்லேயே சீல் த வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் இருக்கு அதுக்கு கீழ வந்து ஏ_ஆர் ஆட்டோ ஸ்பேர்ஸ்னு எழுதிருக்காங்க.

அந்த ரெஸ்டாரண்ணு வந்துட்டு அழகா இருக்கு அதுல வந்துட்டு ஃபேன்ஸ் நெறைய வச்சிருக்காங்க.

அந்த ஜிம் வந்துட்டு நெறய லைட் செட்டிங் ஓட வெச்சிருக்காங்க.

அப்பறம் அந்த பில்டிங்கு பக்கத்துல வந்து ரெண்டு பேர் மட்டும் நின்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்ல அவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு ஆன்ட்டியு ஒரு அங்குலு இருக்காங்க.